ஏ லைன்ச் பியூர் வெஜ்ஜூ என்னன்னா ஐட்டம் இருக்குன்னு பிராண்ட்ல டேபிள் செர்லாம் போட்ருக்காங்க பக்கத்துல ஒரு கடையும் இருக்கு.

இது பில்டிங் கட்டற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது பாதியில அப்டியே இருக்கு.

நெறைய சின்ன குழந்தைகளுக்கான டிரஸ் எல்லாம் நெறைய இருக்கு.

ஸ்கூல் யூனிபார்ம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எக்ஸிபிஷன் பாக்குறதுக்கு நறைய பேர் வந்துருக்காங்க. நறைய ஹெட்டும் வந்து அதை செக் பண்ற மாதிரி இருக்கு.

இது பாக்குறதுக்கு வந்து ஒரு கட மாதிரி இருக்கு.

அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸெல்லாம் இருக்கு ஆரஞ்சு இருக்கு பைனாப்பிள் இருக்கு.

அதே மாதிரி நறைய பொருலெல்லாம் வளர்ந்து கிடக்கு காடு மாதிரி எல்லாமே வளந்துருக்கு.

ரெண்டு பேர் நடந்து போயிட்ருக்காங்க. பர்சேஸ் பண்ணிட்டு.

ஹிந்தில ஏதோ எழுதி இருக்கு.

அந்த யோகா முடிஞ்சு இப்போ குரூப்பா உட்காந்து எக்ஸைஸ் பண்றாங்க.

கொஞ்சம் இடம் இருக்கு சுத்தியும் கொஞ்சம் மரமா இருக்கு.